காய்கறிகள் பழ வகைகள் இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாவே நம்மளோட உடலை நல்லபடியா பாதுகாக்கலாம் நோய~ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வழிமுறையில நம்ம சாப்பிட்டு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

சரி, சரி அன்னைக்கு ப~ பேசிட்டு இருந்தோம். பாதியிலேயே cut பண்ணிட்டேன். ஒரு வேற ஒரு வேலை வந்துருச்சு. அதனாலதான், அவசரமா cut பண்ணிட்டேன். எதுவும் பேசாம கூட ஆஹ் சரி, சரி பரவாயில்லை அக்கா பரவாயில்லை சரி, சரி அப்புறம் electrical business பத்தி சொல்லிட்டு இருந்தே ஏதாவது அதைப் பத்தி எதுவும் முடிவு பண்ணியா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

first இடம் பிடிக்கணும் அஹ் first கடை பிடிக்கணும் அதுக்கப்புறம்தான் spare எல்லாம் இறக்கணும். நிறைய வேலை இருக்கு. எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணிர முடியாதுல்ல ஆமா, ஆமா, கண்டிப்பா நிறைய அதெல்லாமே ready பண்ணிட்டு பண்ணும் போதுதான் வந்து, fulfill ஆ அதுக்கான இது வந்து கிடைக்கும். பாப்போம் நம்ம வந்து நீ இப்ப ஒன்றரை வருஷம் college முடிக்கிறே அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷம் முடிக்கிறதுக்குள்ள வந்து, நீ எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் எங்க பண்ணலாம் அந்த மாதிரி சில plan எல்லாம் நீ பண்ணி வச்சுக்கோ

கேட்பாங்க இதெல்லாம் சரிதான். நான் இப்போ இடம் பிடிக்கணும்னா நான் என்ன சொல்றேன்னா இப்போ நான் இந்த location ல தான் வைப்பேன்

ஆமா அந்த இடத்துல set பண்ணும் போது, அது எந்த அளவுக்கு நல்லா வரும் நிறைய எவ்வளவு பேரு customer அ பிடிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு எதுவா இருந்தாலும் பண்ணு இந்த ஒரு idea மட்டும்தான் இருக்கா இல்லை, வேற எதுவும் business பண்ற மாதிரி idea இருக்கா ஆஹ் எனக்கு தெரிஞ்சி இது ஒண்ணுதான் வேற என்ன இதுக்கு முன்னாடி நான் துணிக்கடையில வேலை பார்த்தேன்.

அங்க ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தேன். lock down அப்ப அங்கேயே வேலை பார்த்தேன்.

துணியை குடு, துணி கடை பத்தி கூட தெரியும் எனக்கு ஆஹ் இந்த T shirt திருப்பூர் கடையிலருந்து திருப்பூர்ல இருந்து தான் இறக்குவாங்க சரக்கு எல்லாம். நிறைய wholesale ஆ எடுத்த okay okay

ஆஹ் கேக்குது சதீஷ் சொல்லுங்க ஆஹ் இந்த மாதிரி, துணிக்கடையில இருந்தேன் அக்கா ஒன்றரை வருஷம் அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன்.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 ஆஹ் பாத்துருக்கேன் பாத்துருக்கேன் ஹம் அந்த மாதிரி கூட நீங்க set பண்ணலாம். எங்க area ல கூட ஆஹ் சுப்ரமணியபுரம்ங்கிற ஒரு area ல வந்து, இப்ப அவங்க பக்கத்திலேயே college இருக்கு. அதனால என்ன ~அந்த college அ mean பண்ணி வச்சாங்களா என்னங்கறது தெரியலே நான் இப்ப இடையில சும்மா போகும்போது பார்த்தா ஆஹ் அதுல வந்து dress உ shirts மட்டும் விக்கிறாங்க சட்டை வந்து விக்கிறாங்க. அவ்ளோ இதா super ஆ வச்சிருக்கானுங்க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 நம்ம கடையில எல்லாம் நான் வேலை பார்த்த கடையில எல்லாம் எல்லாமே mixing ladies item, gents T shirt, pant frock ladies க்கு இந்த மாதிரி nightly இந்த hospital பக்கத்துலதான் நம்ம கடை இந்த புத்தூர் நாலு ரோட்ல சொல்லி அங்க நல்லா sales ஆகும் ஆஹ் hospital ல இருக்கிறவங்க patients க்குல்லாம் அதிகமாக வந்து வாங்குவாங்க துண்டு ஆஹ் nightly வாங்குவாங்க, ladies எல்லாம் nighty, saree ஆஹ் நிறைய sale ஆகும். ஆமா, hospital பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறப்ப ஏதாவது urgent வந்து சேத்திட்டாங்கன்னா nightly வாங்குறதுக்கு நிறைய ladies வருவாங்க அங்க நல்லா, அவங்களுக்கு comfortable ஆ இருக்கும் கம்மி rate ல வந்து வாங்குவாங்க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 சரி, சரி திருப்பூர்ல எடுத்தாலே தரமானதா இருக்கும் அதான் நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா அது எப்படி, எந்த அளவுக்கு நம்ம தரமானதா குடுக்கணுமோ அதை வந்து, நம்ம பாத்து குடுக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும் ஆஹ் ஆமா அக்கா, கண்டிப்பா பாப்போம் நானும் வந்து, இந்த ஆஹ் சின்ன, சின்ன பெட்டிக் கடைங்க பெட்டிக் கடை எப்படின்னா இந்த பசங்க college படிக்கிற பசங்க பாத்தா திடீர்னு வந்து, ஏதாவது வண்டிக்கடை hotel, momos கடை இந்த மாதிரி ஏதாவது business பண்றானுங்க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 ஆமா, ஆமா நான் வந்து பார்த்திருக்கேன் அது மாதிரி நிறைய வந்து பண்றதை பார்த்திருக்கேன். எங்க area ல கூட ஒரு momos இருக்கு இல்லை அதுக்கு ஒரு கடை போட்டு வச்சிருக்கானுங்க ஆஹ் அப்படியா சரி சரி அது கூட

petrol bunk ல சும்மா இருக்க மாட்டாங்க, பாதி பேரு petrol bunk ல வேலை பாக்குறாங்க, hotel ல fees கட்டுற ரொம்ப கஷ்டப்படுற இந்த மாதிரி poor students ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களே கட்டி, அவங்களே வேலை பார்த்து, அவங்களே fees கட்டிக்கிறாங்க ஆஹ் நிறைய பாக்குறாங்க

படிக்கிறப்ப எதாவது ஒரு business இருந்துச்சு அப்படின்னா நம்ம படிச்சு முடிக்கிறப்ப அதை கொஞ்சம் ஒரு level ல கொண்டு வந்தரலாம். படிச்சு முடிக்கிறப்ப அதை நம்மளாவே எடுத்து சொந்தமா பண்ணும் போது, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆஹ் என்ன சொல்றது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக் கூடாது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா மத்த students எல்லாம் எப்படி இப்போ படிக்கிறதை மட்டும், வீட்டுல சும்மாவே இருப்பாங்க. phone அ பார்த்துட்டு விளையாடுறது அது அவங்களுக்~ வெளி உலகத்தை பத்தி அவ்வளவா தெரியாது இவங்க கஷ்டப்பட்டு, இவங்களே சமாளிச்சு, இவங்களே fees கட்டுறாங்க. இதனால தெரியுது இல்ல எல்லாம் வேலைக்கு போனா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எ~ கஷ்டம்னா என்ன எப்படி நாளைக்கு நம்ம future life அ என்ன சொல்றது இதனால இப்பவே வேலைக்கு போயி என்ன ஏது நம்ம consider பண்ணாதான் future ல ஹம் சந்தோஷமா நல்லா இருக்க முடியும் ஆமா~ஆமா, ஆமா கண்டிப்பா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப, படிச்சு முடிக்கும் போதே கண்டிப்பா இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கும். அந்த வயசுல என்ன பண்ணுவாங்கன்னா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

நல்ல comfort ஆ இருக்கும். family அ run பண்ண கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் correct ஆ இருக்கும். correct ஆன stage வரும். correct ஆ இருக்கலாம் யார்கிட்டயும் எதிர்பார்க்கத் தேவையில்ல இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆமா, ஆமா கண்டிப்பா நம்மகிட்ட நாலு காசு இருந்தாதான் யாரா இருந்தாலும், மதிப்பாங்க கூடவே கூட பொறந்தவங்களே, இருந்தாலுமே வந்து, அது அப்படிதான் பாப்போம் நீ பண்ற நீ plan பண்ணியிருக்க idea எல்லாம் okay வா தான் இருக்கு. பாப்போம் எதுனாலும் வந்து, நம்ம நல்லதா யோசிச்சிட்டு செய்யணும். இந்த கிராமத்து side கிராமத்து side னா ஆஹ் கொஞ்சம், city யா இருக்கும். அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் ரொம்ப கிராமமா இருக்கும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த city க்கு வந்துதான் அந்த things அ வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும் ஹம் ஆமா அக்கா

அவங்களுக்கு ரொம்ப சிரமமாதான் இருக்கும். ஆனா அங்க வீடு இந்த வாடகை வீடு, அவங்க~ அவங்களைதான் இப்ப நம்ம city க்குள்ள வாங்கறோம் இல்ல ஆஹ் சிறிய வீடா இருந்தாலும் எவ்வளவு ten thousand வாடகை வாங்குவாங்க advance ஏ ஒரு லட்சம் வாங்குவாங்க. இதே~ இதே இதே~ இதே village இல்லைன்னு வையுங்களேன் ஆஹ் எவ்வளவு வாங்குவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அதிகமா மாதிரி வாடகையே ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய்தான். இரண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்தான். நானே நிறைய பார்த்திருக்கேன். லால்குடி village city இந்த மாதிரி இந்த மாதிரி village city ல எல்லாம், வாடகை எல்லாம் கம்மியாதான் வாங்குவாங்க ஆனா

நம்ம area நம்ம~நம்ம city ன்னா எங்க திரும்பினாலும், எல்லா கடையும் எப்ப வேணாலும் இருக்கும். எப்பனாலும் நினைச்சா சாப்பிடலாம். நினைச்சதை பண்ணலாம். village ல அப்படி இருக்க முடியாது. இல்ல ஆமா, கண்டிப்பா இப்ப நான் என்னோட சொந்த ஊரே எப்படி இருக்கும்ன்னா ஒரு இருபது kilometre க்கு அங்கிட்டுதான் வந்து, எதுவா இருந்தாலுமே போய் வாங்க முடியும். இப்ப ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படீன்னு சொன்ன உடனே அங்க போய்தான் வாங்கணும். இப்ப பரோட்டா வாங்கணும் இல்ல பானிபூரி வாங்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன fried rice வாங்கணும், இந்த மாதிரி சின்னச் சின்ன விஷயத்துக்கு கூட, நம்ம வந்து கிராமத்துல இருந்து, அந்த city க்கு போயே ஆகணும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் இது ஆண்கள் எல்லாம் வெளியில போயிட்டு வராங்களா அப்ப சாயந்தரம் சொல்லி விட்டு, அங்கிருந்துதான் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். சாப்பாடு வாங்குறதுன்னா கூட, இருபது கிலோமீட்டருக்கு, அங்கிட்டு போய் தான் வாங்கிட்டு வரணும்

ஆமாம் அதே மாதிரி ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி மத்த என்ன தேவைகளா இருந்தாலும் காய் வாங்குறதுனாலுமே அப்படித்தான். அது~ அது அந்த இருபது கிலோ மீட்டருக்கு full ஆவே இருபது கிலோ மீட்டருக்கு full ஆவே வந்து குட்டி, குட்டி கிராமங்கள், அங்க இருக்க மக்கள்தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் விவ~ விவசாயம் இல்லை அப்படின்னா இவங்களும் city அ நோக்கி வந்துருவாங்கல்ல ஆமா, விவசாயம் இருந்தா தானே நல்லது அவங்க இல்லைன்னா அப்புறம் என்னத்தை நம்ம சாப்பிடறது சாப்பாடு வரும் சோறு வரும். விவசாயம் பண்றவங்கதானே விவசாயம் பண்ணாதான் அவங்க அவங்க விவசாயம் பண்ணதுனாலதானே இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். யாராச்சும் இருக்கணும் இல்ல

அதுல இருந்து நல்ல லாபம் பார்க்கலாம் ஆஹ் கண்டிப்பா future ல விவசாயம் பண்றவங்கதான் உண்மையான ப~ எப்படி சொல்றது பணக்காரனா இருப்பான். அது நூத்துத்துக்கு நூறு உண்மைதான். கண்டிப்பா விவசாயம் கத்துக்கணும். இப்போ நம்ம என்ன சொல்றது அந்த மாதிரி வி~ விவசாயம் தேவை. நம்ம கத்துக்கணும் அவ்வளவுதான். அது கத்துக்கிட்டோம்ன்னு வையுங்களேன் ஏன்னா அதிக பேரு அதை யாரும் மதிக்கிறது இல்லை கண்டுக்கிறதில்லை. ஆஹ் அதனாலேதானே அரிசி வருது. அதெல்லாம் அவங்களுக்கு புரியறதில்லை என்ன அவங்க விவசாயத்தை, நம்மளும் கத்துக்கிட்டோம்ன்னு வைங்களேன் future ல நம்மதான் best அ ஆமா, ஆமா கண்டிப்பா ஆஹ் எவ்வளவு காலத்துக்குதான் வந்து, இந்த city ல இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு, காசு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியும் என்னைக்கா இருந்தாலும் விவசாயம் இல்லைன்னா, அப்படின்னா நமக்கு அரிசியே கிடையாதுல்ல ஆஹ் அதை யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்க. அதை இளக்காரமா நினைக்கிறாங்க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 ஆனா, நிஜமாவே சொல்றேன். இப்ப மாடு மேய்க்கிறவன்தான் நிறைய சம்பாதிக்கிறான்

ஆமா எங்க ஊர்ல எல்லாம், இப்ப விவசாயம் பாக்குறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா காலையில பத்து மணிக்கு வருவாங்க ஒரு மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணியில இருந்து, ஒரு மணியில இருந்து, அஞ்சு மணி வரைக்கும் rest லதான் இருப்பாங்க ஆஹ் நாலு நாலு இல்லாட்டி அஞ்சு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 அவங்க health condition ன்னா அவங்களுக்கு clean ஆ இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. city ல இப்ப maximum என்ன சொல்றது city ல இருக்கிறவங்கதான் எல்லா நோயுமே வர்றது எல்லா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

நிறைய இப்ப நம்ம எல்லாம் ஒரு சோறு, ஒரு சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அவங்க variety யா புளி சோறு ஆஹ் என்ன சொல்றது, புளி குழம்பு, ரசம், மோர் இப்படி variety ஆ வச்சு சாப்பிடுவாங்க. ரெண்டு எப்படி சொல்றது மூணு ஆள் செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுவோம் ஆஹ் அந்த அளவுக்கு, ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. மூணு ஆள் சாப்பிடுற சாப்பாடை ஒரே ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. அந்த அளவு சாப்பிட்டு நல்லா healthy ஆ இருப்பாங்க. நம்ம இப்படி இளக்காரமா பேசுறோம். அவங்களுக்கு இருக்கிற இருக்கிற fitness city ல எவனுக்கும் இருக்காது அவன் இந்த அளவுக்கு healthy ஆ இருப்பாங்க. நல்லா, food சாப்பிடுவாங்க. என்ன சொல்றது fast food லாம் அதிகமா சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இங்க இருந்து cancer அது இதுன்னு எல்லா நோயும் வாங்கிட்டு, சீக்கிரம் இந்த மாதிரி ஆகுது. நம்ம இளக்காரமா பேசுறோம். ஆனா city ல இருக்கறவங்க, அதைப் பத்தி யோசிக்கிறதே இல்லை ஆமா, ஆமா கண்டிப்பா வந்து, அவங்க சாப்பிடற சாப்பாடு அப்படிங்கறதை விட, இயற்கையோட வந்து, அவங்க ஒண்றிணைஞ்சி இருக்கிறாங்க. அந்த இயற்கையோட காத்து அதே மாதிரி, எப்படி சொல்றது ஒரு வீடு, வயல், வீடு, வயலு, அந்த மாதிரிதான் maximum அப்படித்தான் இருக்கும் அங்க இருக்கிற area எல்லாமே. அப்ப வந்து, உங்களுக்குத் தூய்மையான காத்து கிடைக்குது, சந்தோஷமா வேலை பாக்குற நேரம் தவிர மத்த நாள் எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கையா இருப்பாங்க. ஆஹ் வீட்டுல இருக்க குழந்தைங்களோடையும், இல்லை குழந்தைகளுமே, பிள்ளைகளுமே அம்மா, அப்பாவோட time கொடுத்து அந்த மாதிரிதான் இருப்பாங்க. இதே city ல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாருங்க, பிள்ளைங்க பசங்க யாரா இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும், phone ஐயே தான் பார்த்துட்டு இருக்கோம் முழு~ முழுக்க முழுக்க புரியல, என்ன பேசுறீங்க

அது network problem போல அதான் அதான். கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கிற health condition யாருக்குமே இருக்காது. ஏன்னா, அவ்ளோ healthy ஆ இருப்பாங்க நல்ல சாப்பாடு நல்ல nature ஆன ஆஹ் காத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு village ல இருக்கறவங்களுக்கு ஆஹ் city யில இருக்கறவங்களுக்கு, நிறைய வித்தியாசம் இருக்கு என்ன சொல்றது ஆஹ் ஆமா, கண்டிப்பா நம்மளோட நம்மகிட்ட இப்ப காசு இருக்கு அப்படின்னா அந்த காசை வச்சு, நம்ம எப்படி சொல்றது ஒரு outer ல ஒரு பெரிய இடமா, ஒரு acre ஆச்சு நம்ம இடம் வாங்கிட்டா விவசாயம் பண்ணி பாருங்களேன். சரியான காசு கிடைக்கும் அதே மாதிரி, மாடு வளர்த்து பாருங்க, ஆடு வளர்த்து பாருங்க. அதுல வந்து, நல்ல காசு கிடைக்கும். அதே மாதிரி, நம்மளோட உடல் உழைப்பு, வேலை அப்படிங்கிறது வந்து, ரொம்ப கம்மியாதான் இருக்கும் இதே நீ வந்து, ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு. நான் வந்து, IT ல business ஆரம்பிக்க போறேன், அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல இருக்க, தலைவலியே வந்து, நம்மளை கொன்றும், அந்த அளவுக்கு இருக்கும் ஆஹ் ஆமா, அக்கா ஏன்னா இருக்கறதுலயே, worst ஒரு work ன்னா அந்த IT தான் IT company தான் என்ன சொல்றது ரொம்ப worst என்னை என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் கேக்கறீங்களா

இப்போ இப்போ government job னா என்ன சொல்றது government job~job ல எல்லாம் செஞ்சீங்கன்னு வைங்களேன், one hour இந்த மாதிரி, சாப்பிடுறதுக்கு எதுனா time கொடுப்பாங்க என்ன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 ஆனா சந்தோஷம் இருக்காது. நிம்மதி இருக்காது. அவ்வளவு ஒரு worst அந்த வேலை ஆமா, worst ன்னு சொல்ல முடியாது அதை பிடிச்சு வாழ்றவங்களும் இருக்காங்க. village ஏ பிடிக்காத ஆளுங்களும் இருக்காங்க city க்குள்ள city ஏ பிடிக்காத ஆளுங்களும், village க்குள்ள இருக்காங்க. அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து, நம்மளோட career அ set பண்ணி correct ஆ ஏதோ ஒரு விதத்துல வந்து, நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்மளோட வாழ்க்கையை வந்து, நடத்திட்டு போயிரலாம் கண்டிப்பா ஹம் கண்டிப்பாக அக்கா ஆமா ஆனா vi~village life மாதிரி எல்லாம் யாராலுமே வாழமுடியாது அங்க வந்து, என்ன ஒண்ணு இல்லைன்னா தேவைக்கு அதிகமா இப்ப நினைச்சது பண்ண முடியாது. அது அது வந்து, ஒரு குறைதான். மத்தபடி ஆஹ் என்ன சொல்றது மத்தபடி, அங்க எ~ எல்லாமே இருக்குது city ல எல்லாமே இருந்தும் என்ன சொல்றது இப்படிதான் இதான் நிலைமை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 ஆஹ் அப்புறம், நீங்க village க்கு எல்லாம் போயிருக்கீங்களா hello hello

ஆஹ் உனக்கு உங்களுக்கு கேக்குதா

அதான் எதோ network issue போல இருக்கு ஆஹ் நான் எப்படின்னா நான் வந்து, business பண்ணணும் அப்படின்னு நினைச்சு எனக்கு என்னென்ன thought எல்லாம் வந்துச்சு அப்படின்னா first வந்து, இந்த village அ வச்சு மட்டும்தான் நிறைய வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா அங்கதான் வந்து, ஒரு விஷயத்த வந்து கம்மியா வாங்கி நம்ம நிறைய குடுக்க முடியும்

அப்ப ஏன் அப்படின்னா, வந்து எனக்கு இடையில, ஒரு idea வந்துச்சு. நாட்டுக்கோழி முட்டை இருக்குல்ல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

அந்த விஷயத்த வந்து, நம்ம இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆஹ் அதை கொண்டு வரப்ப ஆஹ் அங்க வந்து, நம்ம area ல வந்து, அந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி இந்த ஊசி போட்டு அந்த முட்டை எல்லாம் விப்பாங்க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 ஆஹ் ஆமா அக்கா நல்ல business தான் ஆஹ் அதுல, நல்லா benefit வரும். நல்லா பாக்கலாம். நீங்க, அதுலயும் இந்த business continue பண்ணலாமே நல்லா யோசிச்சீங்க

ஆஹ் ஆமா, நான் அப்படித்தான் யோசிச்சேன் first ஆனா அதுல வந்து, என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்ம முட்டை வாங்க correct ஆ கொண்டு போய், அதை safe ஆ எடுத்துட்டு வர ஆள் வேணும். திரும்ப~ திரும்ப அதை வந்து, sale பண்றதுக்கு ஆள் வேணும் sale பண்றது கூட பண்ணிக்கலாம். ஆஹ் நம்ம one week வந்து, அந்த முட்டை ஓடவே இல்லை. அப்படின்னா அது வந்து நஷ்டமாயிரும் அதனால கொஞ்சம் யோசிக்கலாம், அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான setup எல்லாம், நம்ம ready பண்ணணும் neat ஆ பத்திரமா கொண்டு வந்து வைக்கணும். ஏன்னா, ரொம்ப எப்படி சொல்றது டக்குன்னு உடையிற பொருள் அது அதனால நம்ம ரொம்ப safe ஆ வச்சுக்கிறதுக்கான இடம் அதோட சுத்தி இருக்கிற அந்த எப்~எப்படி சொல்றது காற்றோட்டம் எல்லாமே நம்ம correct ஆ கொடுக்கணும் அதுக்கு ஓ சரி சரி

ஆஹ் ஆஹ் எனக்கு வந்து அந்த business உம் இது எதுவுமே idea கிடையாது எனக்கு வந்து, basic ஆ அந்த சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். hotel management போலாம் இந்த மாதிரி chef ஆ சமைக்கலாம். இந்த கப்பல்லெல்லாம் போவாங்கல்லே இந்த மாதிரி எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த இதுல போலாம். வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி thought தான் எனக்கு

அந்த thought தான் எனக்கு இந்த மாதிரி, படிச்ச வேலைதான் வேணும். படிக்காத வேலைதான் வேணும் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன் அது என்னமோ நீ சொல்றது okay தான். இந்த மாதிரி எதுனாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இப்ப வெளிநாடு போற plan இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக எதாவது முயற்சி செய்யலாம் நீ பேசாம BSCmaths படிக்கிறதுக்கு வந்து, hotel management ஏ படிச்சிருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா ஆஹ் இது இந்த சமையல் வேலை அப்படிங்கறது மட்டும்தான் எப்போதுமே வந்து, யாருமே வேணாம்ன்னு சொல்லாத ஒரு வேலை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 சரி ஆஹ் maths எடுத்தது வந்து, maths புடிக்கும் maths எடுத்துட்டேன். சரி ஏதாச்சு ஒரு degree முடிக்கணும் அதுக்காகத்தான் maths சின்ன வயசுல இருந்தே இப்~ போ~ போட வருமோ வராதோ அது எடுத்தது, அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் hotel management எனக்கு basic ஆ வரும் நான் நல்லா சமைப்பேன் அது ஒண்ணும் இல்லை ஆஹ் இப்போ படிக்கணும்னாலும், அதுவும் படிச்சுக்கலாம். so இன்னைக்கு first ஆ சொன்னது அதுதான் சரி, அப்புறம் என்ன பண்றது இந்த lockdown எல்லாம் ஆஹ் எனக்கு அது கிடைக்கலை அந்த group இரண்டு group க்கு போட்டேன். எனக்கு அந்த கிடைக்கல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 fees உம் கம்மிதான் இங்க. வேற college க்கு போனாக்கூட, என்ன சொல்றது அதிகம் fees கேட்பாங்க. நம்ம இதுக்கு இதுவே அதிகம்தான் six thousand, seven thousand ஆஹ் அதுவே இருக்கறதுல கம்மி fees உம் கம்மியா இங்கேயும் கிடைச்சிருச்சு seat உ. right okay விட்டுட்டேன் அவ்வளவுதான் சரி, சரி பரவால்ல நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வந்து, யோசிச்சு நீ வந்து, இதெல்லாம் பண்ணிருக்க. ஆஹ் ஆனா உனக்கு உனக்கு வெளிநாடு போற idea இருந்துச்சு அப்படின்னா இந்த electrician line லயே வந்து, வெளிநாடும் போகலாம். அதுக்காக நீ கூட வந்து, try பண்ணி இங்க business பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்க பண்ணு இல்ல வெளிநாடு போவேன் அப்படின்னா நீ வெளிநாடு போயிட்டு அங்க சம்பாரிச்சிட்டு அந்த காசை இங்க கொண்டு வந்து நீ இந்த மாதிரி கடை ஆரம்பிச்ச அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்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 லட்சம் தேவை~ தேவைப்படும் படிக்காதவன் எங்க அப்பாவே படிக்~ படிக்காத ஆள்தான். அவரு வெளிநாட்டுக்கு போனாரு அவருக்கே, ஒரு லட்சம் செலவாச்சு அப்போ, நான் படிச்சிருக்கேன் இப்போ ஒரு degree முடிச்சிருக்கேன். அதுக்கு, ஒரு தனி value அதுக்கு, இப்ப பணம் கம்மியா செலவுன்னு வச்சுக்கலாமே அதுக்கும் பணம் தேவை இல்லை இப்போ ஒன்றரை வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுல சேர்த்து வச்சிட்டு, யார்கிட்டயும் போய் கேட்க தேவையில்லைல்ல நம்மளே சேர்த்து வச்சு, நானே passport இந்த visa passport ready பண்ணிட்டோம்னு வையுங்களேன் visa வந்த உடனே, நம்ம பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிடலாம். அதுக்கு கூட வெளிநாட்டுக்கு போனா, அதுவும் சும்மாவா அதுவும் பணம் தேவைப்படுது. அதுவும் பார்க்கணும் இல்ல ஆமா, ஆமா கண்டிப்பா ஏதுனாலுமே வந்து, பணம் பணம் இருந்த தான் வந்து, செய்ய முடியும். அந்த பணத்துக்காகதானே, இவ்வளவு இது பண்ணிட்டிருக்கோம் நம்ம ஆஹ் ஆமா அக்கா யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க என் friend எல்லாம், ஒரு சில பேர் இருக்காங்க. வேலைக்கே போக மாட்டாங்க ஆஹ் போகாம அப்படியே இருக்கிறது ஏதாச்சும் neat ஆன வேலை என்ன மாப்பிளை மாதிரி போற வேலையா இருந்தா போவான் ஆஹ் கஷ்டப்பறதுன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. என் friend ஒருத்தன் இருக்கான். ஆஹ் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டான் இப்ப fees கட்டுறதுக்கே கஷ்டப்படுறான். UTC ல படிக்கிறது இப்படி எல்லாம் படிக்கணும்னு ஆசை மட்டும் இருந்தா போதுமா வாடகை வீட்டுல இருக்காங்க. அவங்க குடும்ப சூழ்நிலை யோசிக்க மாட்டேங்கிறான். fees கட்டவே ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஹ் thousand rupees இப்ப fees எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு fifteen twenty வாங்கறாங்க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

இப்ப chair லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். அப்படி, இப்படி அந்த மாதிரி வேலை dress அழுக்காக கூடாது. வேலை செய்யறான். but ஆனா dress அழுக்காகும் நம்ம செய்யற வேலை இந்த மாதிரி, கொஞ்சம் neat ஆ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை மாதிரி எப்பவும் இருக்கணும்ன்னு நினைக்கிறான்

ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி, போயிருந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டுற இடத்துல ஏழாயிரம் ரூபாய் கட்டும் போது மிச்ச காசு வந்து நமக்கு மிச்சம்தானே அதானே கிடைக்கிற இடம் நம்ம நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆஹ் இப்ப பணம் இருக்கிறவன் போனா பிரச்சனை இல்லை. one lakh னாலும் கட்டிக்குவான். உனக்குதான், இல்லைல்ல நீ ஏன்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

ஆமா ஆமா கண்டிப்பா, யாருக்காக யோசிச்சு வந்து, இத செஞ்சு அதெல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான், அதெல்லாம் வந்து பண்றதே பாப்போம் பசங்க எல்லாம், இப்ப எல்லாம், நிறைய பசங்க எல்லாம் ரொம்ப பொறுப்பு ஆயிட்டானுங்க. இதனாலயுமே வந்து, side ல ஒரு business பண்ணணும் சம்பாரிக்கணும் fees அ நம்மளே கட்டிக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப பொறு~ பொறுப்புல வந்து அவனுங்களே அவங்களுக்குள்ள கொண்டு வந்து கொண்டு வந்துட்டானுங்க அதை ஆமா, பொறுப்பா இருந்தாதானே அப்புறம் பின்னாடி ஒரு standard ஆன ஒரு நிலைமைக்கு வர முடியும். இல்லைன்னா எங்க ஆஹ் அப்புறம் கஷ்டப்பட்டுட்டுதான் அலையணும் சொன்ன மாதிரி, அப்புறம் மாடு மேய்ச்சிட்டு அந்த மாதிரிதான் போகணும்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 ஆஹ்